Eclipse ன் தொடக்கம் குறித்த ஸ்போக்கன் tutorial க்கு நல்வரவு
இந்த tutorial லில் நாம் கற்க போவது eclipse ல் புரொஜெக்ட் மற்றும் class ஐ உருவாக்குதல் ஜாவா program ஐ எழுதுதல் ஜாவா program ஐ Eclipse ல் இயக்குதல் இந்த tutorial க்கு நாம் பயன்படுத்துவது உபுண்டு 1110 எக்லிப்ஸ் 37 இந்த tutorial ஐ பின்பற்ற உங்கள் கணினியில் Eclipse ஐ நிறுவியிருக்க வேண்டும்
இல்லையெனில் அதற்கான tutorial ஐ எங்கள் வளைத்தளத்தில் காணவும்
எக்லிப்ஸ் என்பது ஒரு இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வைரன்மென்ட் இது ஜாவா program களை எளிமையாக எழுதுவதற்கும் டெபக் மற்றும் இயக்குவதற்குமான கருவி
இப்போது Eclipse ஐ திறக்கலாம்
Alt F2 ஐ அழுத்தி டயலாக் box ல் எக்லிப்ஸ் என எழுதி enter செய்க
வர்க்ஸ்பேஸ் லான்ச்சர் டயலாக் box ஐ பெறுகிறோம்
வர்க்ஸ்பேஸ் என்பது புரொஜெக்ட் தொடர்பான data களும் எக்லிப்ஸ் தொடர்பான file களும் சேமிக்கப்பட்டிருக்கும் இடம் ஆகும்
ஏற்கனவே ஒரு முன்னிருப்பு இடம் உள்ளது ப்ரோவ்ஸ் feature ஐ பயன்படுத்தி வேறு directory ஐயும் தேர்ந்தெடுக்கலாம்
இப்போதைக்கு முன்னிருப்பு directory உடன் தொடரலாம்
ஒக் ஐ சொடுக்கலாம்
வெல்கம் டோ எக்லிப்ஸ் பக்கத்தை வைத்துள்ளோம்
பக்கத்தின் மேல் வலது மூலையில் உள்ள Workbench ஐ சொடுக்கவும்
இங்கு எக்லிப்ஸ் இடே உள்ளது
இப்போது ஒரு project ஐ சேர்ப்போம்
பைல் Newக்கு சென்று Project ஐ தேர்க புரொஜெக்ட்ஸ் பட்டியலில் ஜாவா Project ஐ தேர்க நம் பல tutorial களில் ஜாவா project ஐ பயன்படுத்துவோம் என்பதைக் கவனிக்கவும்
Nextஐ சொடுக்கவும் புரொஜெக்ட் name ல் எக்லிப்ஸ்டெமோ என எழுதுக யூஎஸ்இ டிஃபால்ட் லொகேஷன் என்ற option ஐ கவனிக்கவும் இந்த Option ல் குறியிட்டிருந்தால் எக்லிப்ஸ்டெமோ project ன் அனைத்து data உம் முன்னிருப்பு workspace ல் சேமிக்கப்படும்
அதில் குறி நீக்கப்பட்டிருந்தால் ப்ரோவ்ஸ் feature ஐ பயன்படுத்தி வேறு இடத்தை தேர்ந்தெடுக்க முடியும் இப்போதைக்கு முன்னிருப்பு இடத்தை பயன்படுத்துவோம்
Wizard ன் கீழ் வலது மூலையில் உள்ள Finish ஐ சொடுக்கவும்
ஒப்பன் அசோசியேட்டட் பெர்ஸ்பெக்டிவ் டயலாக் box ஐ பெறுகிறோம்
பெர்ஸ்பெக்டிவ் என்பது Eclipse ல் itemகளின் ஒழுங்குமுறையைக் குறிக்கிறது
இந்த டயலாக் பாக்ஸ்
ஜாவா development க்கு பொருத்தமான ஒரு perspective ஐ பரிந்துரைக்கிறது
000320 000301 ரிமெம்பர் மை டிசிஷன் ஐ தேர்ந்து Yes ஐ சொடுக்கவும் இங்கே project உடன் எக்லிப்சைடு உள்ளது
இப்போது project க்கு ஒரு class ஐ சேர்ப்போம்
project ல் ரைட் கிளிக் செய்து நியூ பின் class ஐ தேர்க கிளாஸ் name ல் எழுதுக டெமோகிளாஸ் modifiers ல் பப்ளிக் டிஃபால்ட் என்ற இரு optionகள் உள்ளதை கவனிக்கவும் இப்போதைக்கு பப்ளிக் என்போம்
மற்ற optionகளை பின்வரும் tutorial களில் பார்ப்போம்
மெத்தோட் ஸ்டப்ஸ் பட்டியலில்
பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் என்ற option ஐ தேர்க மற்ற optionகளை பின்வரும் tutorial களில் பார்ப்போம்
wizard ன் கீழ் வலது மூலையில் உள்ள Finish ஐ சொடுக்கவும்
இங்கே அந்த கிளாஸ் பைல் உள்ளது
பல பகிர்வுகள் உள்ளதை கவனிக்கவும்
அவை போர்ட்லெட்ஸ் எனப்படும்
பைல் ப்ரவ்சர் போல வேலைசெய்யும் பேக்கேஜ் எக்ஸ்புளோரர் போர்ட்லெட் உள்ளது நாம் code ஐ எழுதும் எடிட்டர் போர்ட்லெட் உள்ளது project ன் படிநிலையைக் கொடுக்கும் ஆட்லைன் போர்ட்லெட் உள்ளது ஒவ்வொரு portlet யும் மறுஅளவாக்க முடியும் மினிமைஸ் button ஐ பயன்படுத்தி அவற்றை சிறிதாக்க முடியும் ரெஸ்டோர் button ஐ பயன்படுத்தி திரும்ப கொண்டுவரவும் முடியும்
இப்போது மற்ற portlet களை சிறிதாக்கிவிட்டு Editor ஐ கவனிப்போம்
நாம் பார்ப்பது போல ஏற்கனவே எக்லிப்ஸ் நமக்காக உருவாக்கியுள்ள சில கோடு உள்ளன
class ஐ உருவாக்கும் போது நமது option களை பொறுத்து கோடு உருவாக்கப்பட்டுள்ளது
ஒரு பிரின்ட் ஸ்டேட்மெண்ட் இங்கே சேர்ப்போம்
எழுதுக systemoutபிரின்ட்ல்ன் ஹெல்லோ எக்லிப்ஸ்
statement ன் முடிவில் semicolon ஐ சேர்க்கவும்
பைல் மற்றும் Save ஐ சொடுக்கி file ஐ சேமிக்கவும் மாற்றாக ஷார்ட்கட் கன்ட்ரோல் S யும் பயன்படுத்தலாம் இந்த program ஐ இயக்க editor ல் ரைட் கிளிக் செய்து ரன் ஏஎஸ் சென்று ஜாவா application ஐ தேர்க ஏதேனும் அச்சிடப்படுகிறதெனில் ஆட்புட் கன்சோல் வெளியீட்டைக் காட்டுவதைப் பார்க்கிறோம் நம் கோடு பிரச்சனையில் உள்ளதெனில் ப்ராப்ளம்ஸ் portlet ல் அந்த பிரச்சனைக் காட்டப்படும் இவ்வாறுதான் Eclipse ல் ஜாவா program ஐ எழுதி இயக்க வேண்டும்
இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது இந்த tutorial லில் நாம் கற்றது eclipse ல் புரொஜெக்ட் மற்றும் class ஐ உருவாக்குதல்
ஜாவா சோர்ஸ் code ஐ எழுதுதல் ஜாவா program ஐ Eclipse ல் இயக்குதல்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
மேலும் விவரங்களுக்கு 1 மூலப்பாடம் டேலன்ட்ஸ்பிரின்ட்
தமிழாக்கம் பிரியா
நன்றி